பார்க்கிங் ஏரியால ரெண்டு பேர் போயிட்ருக்காங்க.

சைடுல இருக்க விண்டோ கர்டன் வழியா கொஞ்சமா வெளிச்சம் வருது.

ஃப்ளோருக்கு ரைட் அண்டு ரைட் அ லெஃப்ட் சைடுல ரெண்டு ஸ்டேர்ஸ் இருக்கு.

நெறைய ஃபோக்கஸ் லைட் அண்ட் லைட்ஸ் வச்சு நைட்ட ப்ரைட்டா பண்ணிருக்காங்க.

இந்த டாப்ல மிரர்ல எல்லாமே ப்ளூ அண்ட் ஒயிட் பலூன்ஸ் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க.

சேர்ஸ் எல்லாமே அழகா டெக்கரேட் பண்ணிருக்காங்க சைட்ஸ்ல அந்த கோலம் டிசைன்ஸ்ஸெல்லா அரேஞ்ச் பண்ணிருக்காங்க.

அம்யூஸ்மன்ட் பார்க் ல இருக்க மாறியான ராட்சச தூரி இருக்கு.

குட்டி கொழந்தைங்கள புடிக்கறதுக்கு பெரியவங்க யாராவது அவங்கள ஹோல்ட் பண்ணிட்ருக்காங்க.

ஜென்ஸ் லேடிஸ்ன்னு நெறைய பேர் இதுல அ கலந்துட்ருக்காங்க.

இவங்க சாமி கும்புட்ற அந்த செவுரு செகப் ஆரஞ்சு ஒயிட் கிரீன் கலர்ல பெயின்ட் பண்ணிருக்காங்க.

வாலோட சென்டர்ல ஒரு சென்ட்டர் லைட்டு வால் ஃபுல்லாமே குட்டி குட்டி லைட்ஸ்ஸு இருக்கு.

ஒரு சூப்பரான வியூ பாயிண்ட் மாதிரி இருக்கு பாக்கற்க்கு.

இந்த வியூ பாயிண்ட்ல இருக்க எடோ எல்லாமே நெறைய பாறைங்க இருக்க மாரி இருக்கு.

ஒரு பெரிய பங்களால நைட் லைட் லேம்ப் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி சூப்பரா இருக்கு பாக்கவே.

அவங்க வேதங்கள படிக்கக்கூடிய புக்ஸ் எல்லாமே அந்த செல்ப்ஸ்ல அடுக்கி இருக்காங்க கீழ பாய் எல்லா விரிச்சிருக்காங்க.

ஒரு ஹால்ல ரெண்டு சிங்கிள் சோஃப்பா வச்சுருக்காங்க.

அந்த ஃப்ரூட் ஷாப் ல டாப் ல இருக்க ஸ்லாப்ல ஃபுல் லா பைனாப்பிள்சா அடுக்கி வெச்சிருக்காங்க.

இதோட லொகேஷன் ஃபுல்லாமே ஒரு மட் ஏரியாகுள்ள வச்சுருக்காங்க.

இந்த ரெஸ்டார்ட்ல ஸ்டே பண்ணிட்டு நெறைய பைக் ரைடர்ஸ் ரிட்டன் வந்துட்ருக்காங்க.

ரோடோட சென்டர்ல ஒரு நேமிங் போட் இருக்கு.